இதுக்கு பக்கத்தில ஒரு பெரிய மர இருக்கு.

அந்த சேர் பக்கத்துல நெறைய செடிங்க இருக்--

அதுக்கு பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு.

இந்த தேட்டர்ல முன்னாடி பெரிய ஸ்கிரீன் வச்சுருக்காங்க.

இங்க நெறையா திங்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க.

ஒருத்தர் நின்னுட்ருக்காரு அவரோட ஃபேஸ் பிலர்ரா இருக்கு.

இங்க கொஞ்ச பேர் மீன் வித்திட்ருக்காங்க.

இந்த பில்டிங்ல நெறைய விண்டோஸ் இருக்கு.

அதுக்கு பக்கத்துலயே நறைய போர்டுங்க இருக்கு.

இங்க கொஞ்ச பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

முன்னாடி ஒரு கண்ணாடில ரிஃப்லக்ஷன் தெரியிது.

அந்த மிரருக்கு மேல ஒரு வாட்ச் இருக்கு.

சைடுல நெறைய செடிங்க மரங்கள் இருக்கு.

அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கு.

இந்த டெம்பிள்ல நெறைய கோபுரங்கள் வச்சுருக்காங்க.

இந்த ஃபெஸ்டிவல்ல நெறைய பேர் இருக்காங்க அவங்க ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

முன்னாடி பாக்ஸ்ல கொஞ்ஜொ ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க.

இங்க ஒருத்தர் நின்னு தண்ணி குடிஷ்ஷிஷ்ருக்காரு.

நடுவுல ஒரு கிரீன் கலர்ல போர்டு வச்சிருக்காங்க.

இந்தப் பிளேஸ்ல நெறைய கேபின்ஸ் இருக்கு.

அந்த கேபின்ஸ்ல நறைய சேர்ஸ் போட்டுருக்காங்க.